இங்க ஒரு வுட்டன் சேர் குடுத்துருக்காங்க.

புக்ஸ்லா வந்து பாத்தீங்கன்னா டேபிள் மேல அரேஞ்ச் பண்ணி வெச்சிருக்காங்க.

இது வந்து ஒரு ஜிம் வாக்கிங் மிஷின் இது சீலிங்ல வந்து பாத்தீங்கன்னா லைட்ஸ் ஆன்ல இருக்கு ஜன்னல் குடுத்திருக்காங்க.

டைல்ஸ் வந்து ஒயிட் கலர்ல போட்ருக்காங்க.

இங்க ஒரு அங்கிள் வந்து பாத்தீங்கனா உக்காஞ்சிட்டிருக்காரு டேபிள்ல .

சைடுல ஒரு கரண்ட்டு கம்போ குடுத்துருக்காங்க.

ஒரு சோஃபா செட்டு இருக்கு ப்ரவுன் கலர்ல அதுக்கு முன்னாடி ஒரு பிளாஸ்டிக் சேர் வெச்சுருக்காங்க மெரூன்ல .

மேல கரண்ட் கம்போ கொடுத்து கரண்ட் வயர்ஸ்லா செட் பண்ணிருக்காங்க.

வெளியில லைனா ஒரு மூணு ஆட்டோ நிக்குது.

இது வந்து ஒரு ஸ்விம்மிங் ஃபூல் .

இந்த கோவில்ல வந்து பாத்தீங்னா ஒரு ஆண்டி சேரி கட்டிட்டு அந்த செலயோட காலு தொட்டுட்டு இருக்காங்க. அவங்க ரெட் கலர் சேரி கட்டிட்டு இருக்காங்க.

பின்னாடி நறிய கார்லாம் பார்க் பண்ணிருக்காங்க ஷேர் ஆட்டோ இருக்கு.

தூரத்துலந்து பெரிய மரமும் வீடும் குடுத்துருக்குறாங்க பக்கத்துல ஒரு பாலோ மெரி இருக்கு சாண்டல் கலர்ல .

கீழ ஒரு பாத்து வேல வந்து பாத்தீங்கனா தவுடு வச்சுருக்காங்க மாடுகாக.

வந்து பாத்தீங்னா நெறைய செடிலா இருக்கு.

இந்த தள்ளு வண்டில வந்து பாத்தீங்கனா எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணிருக்காங்க நெறையா ஃப்ளவர்ஸ் இருக்கு பிங்க் ரெட் பர்பிள்னு .

கீழ ரெட் கலர் கார்பேட் போட்ருகாங்க.

பக்கத்துல செல்ஃப்ல வந்து பாத்தீங்னா நெறைய ஷாம்பூஸ் ஃபேஸ்வாஷ் அதுக்கப்றோ வெட் வைப்ஸ்லா இருக்கு.

பக்கத்துல வந்து ஒரு கேமரா செட் பண்ணிருக்காங்க.

பின்னாடி வந்து ஒரு பெரிய பில்டிங் குடுத்துருக்காங்க.

எ மரோ பெருசா இருக்கு கரண்ட் ஒயர்லா இருக்கு.

பக்கத்துல வந்து பாத்தீங்ன்னா பெரிய மரோ செடிலா குடுத்துருக்கு.